அந்த பில்டிங் ல நெறைய நோட்டீஸ் ஒட்டி வெச்சிருக்காங்க.

அந்த பில்டிங்க்கு முன்னால ப்ளூ கலர் சேர் போட்டு வெச்சுருக்காங்க.

அந்த காடன் ல பச்ச பசேல்னு புல்லு மொளச்சு இருக்கிறது பாக்க முடியுது.

இந்த படத்துல ஒரு பார்பர் ஷாப்ப காமிச்சிருகாங்க.

தூரத்துல ஒரும் ஃபோன் டவரும் இருக்குது.

இங்க ரெண்டு பொண்ணுங்க சேலைய கட்டிட்டு இருக்குற மாதி இருக்குது.

அந்தக் காருக்கு பக்கத்துல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு.

அவங்க டான்ஸ் ஆட்ரத ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துட்டிருக்காங்க.

லைட் போட்டிருக்கினால இது இரவு நேரமா இருக்குது.

இங்க நெறைய ஆண்கள் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க.

அந்தக் கடையில நல்ல வெளிச்சமான லைட் போட்டு வச்சிருக்காங்க.

இந்தப் படத்துல ஒரு அழகான தற்காவ காமிச்சுருக்காங்க.

அந்த ஆத்துல நெறைய கல்லும் இருக்குது.

இந்த ஸ்ட்டாபெரி தோட்டத்துக்கு மேல ஒரு வெள்ள கலர் நெட் போட்ருக்காங்க.

அங்க மொத்தமா நாலு பேரு வேல செஞ்சிட்ருக்க மாதி இருக்குது.

அந்த கேட்ல நெறைய டிசைன் போட்டு வெச்சுருக்காங்க.

அந்த வீட்டுக்கு முன்னால அழகான செடி நட்டு வச்சிருக்காங்க.

இந்த சோஃபா செட்டு மரத்தால ஆனப்பட்டதா இருக்கு.

இந்த ஜிம்ல இருக்க எக்யூப்மென்ட் எல்லா பிளாக் வித் ரெட் கலர்ல இருக்குது.

இந்த படத்துல கட்டட வேல செஞ்சிட்ருக்க மாரி காம்ச்சிருக்காங்க.

ப்ளூ கலர் ஷர்ட் போட்டவரு ஒரு கட்ட மேல ஏறி நின்னு பாத்துட்டு இருக்காரு.

இந்த டீ செடிங்கள்ளா கொஞ்ச தூரத்துக்கு ஒன்னா நட்டு வச்சிருக்காங்க.

இந்த படத்துல ஒரு மரத்தால் செய்யப்பட்ட சிற்பத்த காம்ச்சிருக்காங்க.

அந்த அறைக்கு நடுவுல நெறைய தூண்கள் இருக்கற மாதிரி காமிக்கிறாங்க.

அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார்டன் இருக்குது.

இந்த படத்துல ஒரு துணிக்கடய நம்மனால பாக்க முடியுது.

அந்த கடையில ஒரு செல பொம்மைக்கு ரெட் கலர் டி_ஷர்ட் போட்டு வச்சிருக்காங்க.

இந்த படத்துல ஒரு மாட்டு பண்ணையை காமிச்சிருக்காங்க.

இங்க மைதான கற்கள வெச்சு அழகா அடிக்கி இருக்காங்க.

இங்க நெறைய பசுமையான மரங்களும் செடிகளும் இருக்குது.

அங்க இருக்க கேட்ல என்ட்ரி அப்படின்னு போட் போட்டு வெச்சிருக்காங்க.

அந்த கடைக்கி ஒயிட் வித் பிளாக் பலூன்னால டெக்கரெட் பன்னிருக்காங்க.

இந்த படத்துல ஒரு அழகான பில்டிங் காம்ச்சிருக்காங்க.

அந்த பில்டிங்க்கு முன்னாடி ஒக்கார்ரதுக்கு சேர் போட்டு வச்சிருக்காங்க.